தர சாண்டல் கலர் டைல்ஸ் போட்ருக்கு.

ஒரு சின்ன எடத்துல பூக்கட இருக்கு.

புள்ஸ்ல பசங்க எழுதிட்ருக்காங்க நோட்ஸ் வெச்சி.

சீலிங்ஸ்ல லைட்ஸ் இருக்கு நெறைய பில்லர்ஸ் இருக்கு.

அந்த ஃபோர்ட்ல தினகரன் நர்சரி கார்டன் போட்ருக்கு.

ஒரு மாடு பக்கத்துல கேட் இருக்கு.

இந்த எடத்த சுற்றி மரங்க மரம் இருக்கு.

காம்பவுண்டான்ட ஒரு சின்ன பாப்பா இருக்காங்க.

இது ஒரு பெரிய பில்டிங்கு .

செகண்ட் பிளாட்ஃபார்ம் என்று போர்டு போட்ருக்காங்க.

அந்தக் கடைல சாக்லேட்ஸ் கலர் கலர் சாக்லேட்ஸிருக்கு .

செவர்ல ஒரு ஃபேன் டேபிள் ஃபேன் இருக்கு டேபிள் ஃபேன் பக்கத்துல ஒரு கிளாக் இருக்கு.

அந்த டைல்ஸ் ஒட்ன மாறி ஐஸ் பாக்ஸ் வெச்சிருக்காங்க.

இந்த ஸ்டாண்டு கீழ ரெட் மேட் போட்ருக்காங்க.

ரயில்வே ஸ்டேஷன் அந்த பில்டிங் மேல அம்பத்தூர் என்று ப்ளாக் எல்லோ பெயின்டிங் பண்ண நேம் இருக்கு.

இந்த ஸ்கிரீன் டெக்ரேட் பண்ண கீழ நெறைய பேர் நின்டுட்ருக்காங்க.

இங்க ஒரு நாலு பே நாலு பொண்ணுங்க இருக்காங்க.